okay ma'am உங்க phone number சொல்லுவீங்களா? இது தானா இல்ல வேற எதாவது இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற phone number தானே இல்ல வேற எதாவது இருக்கா?

okay உங்க name சொல்லுங்க.

உங்க name சொல்லுங்க ma'am first உங்க name சொல்லுங்க.

okay உங்க பசங்க name பிரியா பிரியா okay உங்க உங்க age என்ன ma'am

இருபத்தி ஏழு மூணு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு

five ma'am அஞ்சு அவங்க date of birth சொல்லுங்க ma'am ரெண்டு

ரெண்டாயிரத்தி பத்து~

ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ma'am

ஆஹ் hello ma'am

அடுத்து ஒரு பையன் உண்டு ma'am பையனுக்கு ஏழு வயசு. ஏழு வயசு அவங்க name சொல்லுங்க ma'am

ஆஹ் okay ma'am அவங்களுடைய date of birth சொல்லுங்க? பத்து பதினொண்ணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ma'am

ஆஹ் okay ma'am ஒரு நிமிஷம் ma'am ஆஹ் மகேஸ்வரி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

இந்த number ல இல்லையா ma'am? வேற number இருக்கா? இந்த number ஏ போதுமா ma'am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

என்னோட husband இருக்காங்க.

குமார் ma'am okay okay okay ma'am okay ma'am

hello ma'am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

amount வந்து online லையே pay பண்ணிருங்க okay வா ma'am

நீங்க எனக்கு ticket அனுப்பிருவீங்களா ma'am கண்டிப்பா ma'am நான் வந்து ஒரு one hour ல எல்லாத்தையுமே நான் முடிச்சுடுறேன் முடிச்சுட்டு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

no problem ma'am அது ஒரு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வேற என்ன doubt னாலும் நீங்க எங்களை contact பண்ணுங்க okay வா

okay ma'am thank you so much coffee மற்றும் tea இதற்குள்ள மேற்கொள் பார்க்க போறோம் இந்தியாவுல மட்டும் இல்லாமல் உலக அளவில் காலை எழுந்திரிச்ச உடனே tea குடிக்கும் பழக்கம் எல்லாருக்கும் இருக்கு காலையில பல்லு கூட விளக்காமல் tea அல்லது coffee குடிக்காமல் பொழுது பொழுது விடியாது எனக்கு தெரிஞ்சு காலையில எழுந்த உடனே நம்ம tea coffee தான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வந்து boost horlicks இது மாதிரி குடிப்பாங்க காலையில எழுந்தவுடனே tea coffee குடிச்சா ரத்த அழுத்தம் இதயத்துடிப்பு சுவாச துடிப்பு போன்றவை பாதிக்கும் காலையில எழுந்தவுடனே tea coffee புகையிலை பிடித்தல் ஒரு கெட்ட பழக்கம்தான் tea coffee ஒரு போதைப் பொருள்தான் எப்படின்னா சில பேரு வேலைக்கு போயிட்டு tired ல மது அருந்துவாங்க மகிழ்ச்சில கூட மது அருந்துவாங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மது இல்லாம ஆரம்பிக்க மாட்டாங்க அதே போலதான் tea coffee யும் எப்படின்னா எவ்வளவு work pressure இருந்தாலும் கல்யாண வீட்டுல இருந்து tea coffee இல்லாம ஆரம்பிக்க மாட்டாங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் one hour இல்லன்னா ரெண்டு மணி நேரத்துல tea coffee குடிப்பாங்க

தீங்கு விளைவிக்கக் கூடிய கொடியதான் coffee coffee யில் caffeine என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு அதை அது வந்து இரண்டிலும் இருக்கு coffee மற்றும் tea ல caffeine என்ற வேதிப்பொருள் இருக்கு இதுல நன்மை தீமை என பிரிக்க முடியாது ஏன்னா ரெண்டுல தீமை இருக்கு chemical இல்லாத பொருள் இப்போ இப்பெல்லாம் வர்றது இல்ல பிரிட்டன் ஆராய்ச்சியில நடத்திய ஆய்விலே coffee குடிப்பதன் உறக்க நிலை சில சிக்கல் வந்தது அதுவே tea குடித்துவரின் உறக்க நிலையை இரவில் நல்ல உறக்கத்தை நல்ல பயன் வந்தது ஆராய்ச்சியில் சொல்றாங்க அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னது என்னன்னா tea குடிச்சா பித்தம் coffee குடிச்சா மந்தம்ன்னு சொல்லுவாங்க tea வித்தா tea வந்து தமிழ்ல tea வந்து தமிழ்ல எழுத்து தமிழ் என்று சொன்னாலும் தூய தமிழ்ல தேநீர்ன்னு சொல்லுவாங்க coffee க்கு கொட்டை வடி~ கொட்டை வடிநீர் மற்றும் கொழும்பி என பெயரில் இரண்டு பெயர்கள் இருக்கு tea commellion என்ற செடியின் கொருத்தி இலைகள் பதப்படுத்தி தேயிலையில இருந்து ready பண்றாங்க coffee பிரேசில் நாட்டின் பயிரான coffee கொட்டை ஆடு மாடு மான் போன்ற விலங்குகளின் கொழும்பி போல் இருக்கும் அதாவது கொழும்பின்னா பிரேசில் மொழியில் coffee என்ற பெயர் வந்தது இதை இதற்கு இதற்கு பெயர் வைத்தவர் தேவநேய பாவாணர் என்பவர் coffee யை கொழம்பி என்று பெயர் வைத்தார் இலங்கை தமிழ்ல சொல்லப்போனால் சொல்லுவாங்க உலகில் coffee பண்ணை எந்த நாடு என்று கேட்டால் அது பிரேசில் உலகில் coffee கிண்ணம் என்று சொல்லுவாங்க coffee யில் உள்ள அமிலம் எதுண்ணா கேட்டால் போர்ச்சுகீஸ் மருத்துவமனையில்

உயர் ரத்த அழுத்தம் க~ கட்டுப்படுத்தது coffee தூள் பயன் என்னன்னா பசி கட்டுப்படுத்தும் brain சுறுசுறுப்பாக வயது~ வச்சுக்கும் உடல்ல எடை குறைக்க உதவும் கல்லீரல்ல சுத்தப்படுத்தவும் தேவையில்லாத கொழுப்பை குறைக்கவும் வளர்சிதை மாற்றத்தை தடுக்கவும் இது பயன்படுகிறது black coffee உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்ற உதவுகிறது coffee யின் பயன் கண்ணுக்கு கீழே வருகின்ற blackring சரி செய்து coffee குடிச்சா மனநிலை மற்றும் மாறும் சொல்வாங்க coffee குடிச்சா மனநிலை மாறும்ன்னு சொல்லுவாங்க coffee குடிச்சா தற்கொலை பிரச்சனை குறையுதுன்னு சொல்றாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலே அது என்ன காரணம்னா சில பேரை வந்து ஒரு stress இருக்கும் பொழுது வந்து டக்குனு வந்து கடுப்பாவாக கோவப்படுவாங்க அப்படின்னும் போது இந்த tension அ குறைக்க mostly tea குடிப்பாங்க coffee குடிப்பாங்க அப்படி குடிக்கும் போது

ஒரு tired டோ ஒரு tension ஆவோ pressure ஓ இருந்தா அவங்க வந்து tea mostly குடிப்பாங்க நீரிழிவு நோய்க்கு சிறந்த பானம் இந்த coffee தான் முக்கியமா coffee யில் சர்க்கரை சேர்க்கக் கூடாது coffee யும் தீமை coffee யில் பல நன்மைகள் இருந்தாலும் சில தீங்கு இருக்குது அதிக அளவு coffee குடிச்சா தூக்கம் வராது ஒரு நாளுக்கு ரெண்டு coffee மேல குடிக்கக் கூடாது கர்ப்பிணி பெண்களும் ஒரு நாளுக்கு ரெண்டு coffee மேல குடித்தால் கருக்கலையும் என்னும் ஆராய்ச்சி சொல்றாங்க நரம்பு பலவீனமாகவும் coffee சிறந்தது தினமும் tea coffee குடிச்சா பக்கவாதம் குறையும்ன்னு சொல்றாங்க ஆராய்ச்சி சொல்றாங்க அதாவது ஒரு நாளுக்கு இரண்டு அல்லது இரண்டு coffee tea coffee ல உள்ள பொருள் என்னன்னா tea ல வந்து flavonoids catechin அதிகமுன்னு இருக்கு vitamin C B K மற்றும் coffee யில் B complex calcium manganese iron zinc sodium fluoride இருக்கு ஒரு நாளைக்கு எத்தன tea குடிக்கலாம்ன்னு கேட்டா மூணு அல்லது நாலு குடிக்கலாம் அதுக்கு மேல குடிச்சா ஆபத்து ஆகும் அதாவது tea coffee இல்லாம green tea மூலிகை tea குடிப்பது நல்லதுதான் tea ல பல வகை இருக்கு அதுல வந்து tea coffee யும் குடிக்கணும்ன்னு அவசியம் இல்லை natural ல இயற்கையாக சில tea இருக்கு அதாவது என்னன்னா green tea மூலிகை tea இந்த மாறி நிறைய tea இருக்கு lemon tea lemon tea வந்து தொப்பை குறைக்க உதவுது immunity அதிகப்படுத்துது one day க்கு இருநூற்று ஐம்பது milk குடிப்பது நல்லதாம் அதாவது ஒரு coffee லோ tea யிலயோ ஒரு இருநூத்தி ஐம்பது milk ல வந்து குடிப்பது caffeine அ கலந்து குடிப்பது நல்லதுதான் caffeine அதிக அளவு கலந்து குடிச்சா ஆபத்துதான் இந்த coffee அல்ல coffee கொட்டை க~ தோற்றம் வந்து tea tea தூள் வந்து எப்ப தோணுச்சுன்னா இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு கிமுல தொடங்குனாங்க coffee வந்து கிபி ஒன்பதாம் ஆண்டு தொடங்குனாங்க கண்டுபிடிச்ச இடம் வந்து tea கண்டுபிடிச்ச இடம் வந்து tea வந்து சீனா இந்தியா அஸ்ஸாம் coffee வந்து எத்தியோப்பியா ஹிமான் tea விட coffee ல வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது அதனால coffee விட tea அதிகம் எடுப்பது நல்லதுதான் tea coffee tea யில் உள்ள natural பொருள்தான் தடை செய்கிறது மேலும் சமமான அளவு இரண்டிலேயும் சக்தி இருக்கு இரண்டிலும் புற்றுநோய் மற்றும் இதய நோய் தடுக்கும் சக்தி கொண்டது tea குடிச்ச உடனே உடனே வந்து தண்ணி குடிக்கக் கூடாது அப்படிக் குடிக்கும்போதுதான் பல்லு வந்து பலவீனம் அடைகிறது அப்படி தண்ணியை உடனே குடிச்சா பல்லு வந்து பலவீனம் அடையும் அப்புறம் வந்து பல்லு கரைய கரை ஏற்படும் மஞ்சள் கறை அதிகமா அதிகமா இருக்கும்

பாடம் பதங்க tea lemon tea தாஜ்மஹால் teawhite tea organic tea இந்த tea வந்து mostly வந்து தயாரிக்கிறதுக்கு இடம் வந்து கோவை பெரிய க~ காரமலை பாப்பநாயக்கன்பாளையம் இந்த tea தூள் coffee தூளா தயாரிக்கிற இடம் வந்து manufacture பண்ற இடம் தயாரிக்கிற இடம் வந்து மசாலா marketing agency கும்பகோணம் ம~ கும்பகோணம் அங்க வந்து tea green tea book order பண்றாங்க இரண்டாவது வந்து எம் export திருநெல்வேலி அங்க இருக்கு அவங்க வந்து tea black tea powder தயாரிக்கிறாங்க இது mostly வந்து

கல்வி நம்ம நாட்டில் ஒரு காலத்துல பெண்கள் படிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வளர்ந்து வரும் கல்வித்திட்டத்தை பார்த்தோம்னா ஒரு பொண்ணு குறைஞ்ச பட்சம் ஒரு பட்டம் இல்லாமல் கல்யாணம் கூட பண்றதில்ல நம்ம நாட்டோட பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் நமக்கு நல்ல நலன் நல்ல திட்டத்தை வந்து பள்ளிக்கு பள்ளி கல்வி திட்டம்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய நிறைய குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு

எல்லாரும் படிக்கிறது எவ்ளோ அவசியம்னு புரிஞ்சிட்டு இருக்காங்க நம் நாட்டோட பள்ளி கல்வி அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் நமக்கு பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு முன்னாடி படிக்காம இருந்த பிள்ளைங்க கூட இப்போ படிக்க பள்ளிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க தனியார் பள்ளி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது தனியார் பள்ளிகளுக்கு சமமா அரசு கல்லூரி, அரசு பள்ள இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்மளோட முக்கிய goal அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அரசு கல்லூரி அரசு பள்ளி எல்லாம் மேலே வந்துட்டுருக்கோ அதே அளவுக்கு தான் நம்ம நாட்டோட பொருளாதாரமும் உயர்ந்து வரும் தனியார் பள்ளிகளில ஆஹ் தனியார் பள்ளிகளில மாணவர்கள் சேர சேர தனியார் கல்லூரிகள் வச்சிருக்கவங்க தான் முன்னேறுவாங்களே தவிர நம்ம நாடு முன்னேற போறது இல்ல கல்வின்றது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் அலெக்ஸாண்டர் போப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கற்றல் ஆபத்தான விஷயம் அப்படின்னா கற்~ கற்பதை வந்து முழுசா கற்கணும் கற்றல் எப்போதும் முழுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு கல்வியில மட்டுமில்ல எதுலயுமே நம்ம முழுசா இருந்து முழுசா கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து எங்கேயுமே செயல்படுத்த முடியும் நம்ம முழுசா தெரிஞ்சுக்காம போயிட்டோம் அப்படின்னா அது நமக்கு எந்த விதத்துலேயும் பயனுள்ளதாக இருக்காது அப்படின்னு அலெக்சாண்டர் போப் சொல்லிருக்காரு.

சரி எது தப்பு எதுன்னு தெரிஞ்சுக்குறதுக்கு நாம கல்வி மிகவும் அவசியம் அப்படின்றதை நாம புரிஞ்சுக்கணும் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லா தவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிருக்காரு கல்வி கற்றவர்க்கு மட்டும் தான் கண் இருக்கு கல்வி பெறாதவங்களுக்கு கண் இல்லை கண் இருந்தும் கண் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது என்று திருவள்ளுவர் கூறியிருக்காரு மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னனுக்கு தன்தேசம் அல்லால் சிறப்பில்லை கன்ரொ~ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்படி மூதுரை என்னும் வாழ்த்துல வந்து சொல்லி இருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட மன்னன் அப்படி இல்லன்னா நல்லா படிச்சவன் இவங்க ரெ~ ரெண்டு பேத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா படிச்சவங்க தான் மன்னனை விட உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா மன்னனுக்கு அந்த நாட்டுக்குள்ள மட்டும் தான் சிறப்பு பேரு எல்லாமே இருக்கும் அந்த நாட்டு தாண்டி அடுத்த நாட்டுக்கு போனா அடுத்த நாட்டோட மன்னனை பத்தி தான் பேசுவாங்க இந்த நாட்டு மன்னனை பத்தி பேச மாட்டாங்க அப்புறம் படிச்சவன் எந்த இடத்துக்கு போனாலும் அதாவது எந்த நிலைக்குப் போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அவனுக்கு அங்க பேரும் சிறப்பும் இருக்கும் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவற்கு மாடல்ல மற்றை எவை இந்த திருக்குறள் எதை உணர்த்துது அப்படின்னா இதுல திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம், பொருள், செல்வம் இதெல்லாம் எப்போ வேணும்னாலும் வரும் எப்போ வேணும்னாலும் போயிடும் அது வந்து நிலைக்கிற செல்வம் கிடையவே கிடையாது ஆனா கல்வி அப்படி இல்ல எப்பவுமே அழியாத செல்வம் கல்வி எப்போதும் அழியாத செல்வம்னு சொல்லி இருக்காரு அது நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த செல்வமும் நமக்கு தேவை இருக்காது நமக்கு கல்வி செல்வம் ஒன்றே நமது வாழ்க்கைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு பணம் பொருள் இது யார் வேணும்னாலும் ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தர் எடுத்துக்க முடியும்

அது அவங்க கிட்ட இருந்து பறிக்க முடியாது அது அவங்க வாழ்நாள் முழுதும் தொடர வேண்டிய ஒரு இது அப்படின்னு சொல்லலாம் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக

நமக்கு கடைபிடிக்க வேண்டியதையும் நாம அந்த படிச்சதுல இருந்து கத்துக்கணும் நம்ம படிச்சதை வச்சு நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதையும் திருவள்ளுவர் தான் சொன்னாரு புளூட்டோ என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கல்வி கத்துக்கலைன்னா பூமியில பிறக்காமலே இருக்கலாம் அதாவது கல்விய மொத தெரிஞ்சுக்கணும் கல்வியை படிக்கணும் கல்வியை கத்துக்கணும் கல்வி கத்துக்காத ஒரு மனுஷன் பூமியில வாழ்றதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு புளூட்டோ சொல்லிருக்காரு அதாவது நெல்சன் மண்டேலா அடுத்து என்ன சொல்லி இருக்கார் அப்படின்னா உலகத்தில நல்ல வழியில கொண்டு போறது அதாவது உலகத்தையே நல்ல வழியில கொண்டு போறது கல்வியால மட்டும் தான் முடியும்னு சொல்லி இருக்காரு அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில நல்ல வழியை போறதும் கெட்ட வழியை தேர்ந்தெடுக்கிறதும் யாரோட கையில இருக்கு கல்வி கையில் தான் இருக்கு

நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில படிச்சு நம்ம அனைவரும் படிக்க வேண்டும் அதாவது கல்விங்குறது வந்து இப்போ தனியார் பள்ளிகள் தான் சிறந்ததுன்னு சில நாளா போயிட்டு இருந்தது தனியார் பள்ளிகளில இருக்க எல்லா வசதிகளுமே குறைஞ்சபட்சம் இப்போ ஆஹ் அறிவியல் வசதி எல்லாத்தையுமே இப்போ அரசு பள்ளிகளிலும் அமைச்சாச்சு இப்போ அரசு பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை இரண்டு பள்ளிகளும் சமமா தான் பார்க்கப்படுது எந்த பள்ளிகளில படிச்சாலும் எந்த மாணவன் எந்த இடத்துல படிச்சாலும் அவனோட திறமைக்கு அவன் முன்னாடி வரதான் செய்வான் அது இந்த இடத்தில படிச்சாதான்னு இல்ல அந்த இடத்துல படிச்சாதான்னு இல்ல கல்வி எந்த இடத்துலேயும் யாருக்கு வேணும்னாலும் வரும் நாம உட்கார்ந்து படிக்கணும் கல்விங்குறது வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு ரொம்ப தேவையானது அதை வச்சு தான் அவனோட மதிப்பு உயரும்னு கருதப்படுது இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போய் நிக்குறான் அப்படின்னா அவனுக்கு அந்த தகுதி தராதரம் எல்லாம்

என்ன கேட்கணும்னு தெரியாத ஒரு மனிதர் கிட்ட தெரியாத மொழியில பேசணும்னா கூட அங்க நமக்கு கல்வி உதவும் படிப்பு வந்து உதவும் நமக்கு தெரியாத பல இடங்களில நமக்கு உதவுவது கல்வி எதுக்குமே உறுதுணையா இருக்கிறது நமக்கு கல்விதான் இதை திருவள்ளுவர் பல அதிகாரத்தில சொல்லிருக்கிறாரு அதை திருவள்ளுவர் கல்வியே ஒரு அதிகாரம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க விழித்திருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் நிறைய அதிகாரத்தில் நம்ம கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கல்வியை மூச்சு போல பாதுகாக்கிறமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஊரிலேயே தலைவர்கள் படிச்சு வருவாங்க முன்னாடி எல்லாம் பெண்கள் படிக்கவே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அப்படி இல்ல பெண்கள் எல்லோரும் படிச்சு இருக்கணும் பெண்கள் ஆண்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் படிச்சிருக்காங்க

எல்லோரும் பட்டம் வாங்கி சின்ன பெரிய தான் யாருக்கு பெருமை சேர்க்கின்றோம் நம்ம வாத்தியாருக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு எல்லாம் நாம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு கல்வின்றது நம்மகிட்ட நேரா வராதுங்க அது நம்மளுடைய வாத்தியார் மூலமா வருவது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவங்க மூலியமா வருது நமக்கு சொல்லிக் கொடு அதாவது கல்விங்குறது கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது அதை பத்து பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் நாம கத்துக்கிட்டதை பத்து பேருக்கு சொல்லி அவங்க கத்துக்கிட்டு அதை பத்து பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம கத்துக்கிட்டதுக்கு ஒரு மரியாதை அதனால நம்ம வந்து நமக்கு கத்துக் கொடுத்த வாத்தியாரை நாம என்னைக்குமே மறக்கக்கூடாது கல்வியே ஒரு தெய்வம் அப்படினா கத்து கொடுத்தவங்களும் அதே மாதிரி அவங்களும் ஒரு தெய்வம் அப்போ இரண்டு தெய்வத்தையும் நம்ம எப்படி போற்ற வேண்டும் அப்படிங்கிறது வந்து நாம தெரிஞ்சுக்கணும் தனியார் கல்வி தனியார் கல்வி எப்படி இருக்குன்னு தெரியும் எல்லாம் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும் கொடுத்த புத்தகத்தை கொடுத்த புத்தகத்தை அப்படியே படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அரசு பள்ளிகளில் தெரிஞ்சுக்கனும் தெரிஞ்சுக்கணு புத்தகத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்கணும்னு சொல்லுவாங்க

கல்வியை இன்னும் மேம்படுத்த பல திட்டங்களை அமைச்சர்கள் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரொம்பவும் பாடு பட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் கல்வி பெறவேண்டும் சம உரிமை பெறனும் நலத்திட்டங்கள் பல கொடுத்து கல்வியை பெற வேண்டும் அதாவது படிப்புக்குன்னே loan தராங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க படிக்க முடியாத மாணவர்கள் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார் எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிறது அவருடைய நோக்கம்ன்ற மாதிரி கல்வி வந்து ரொம்பவும் அவசியம் அப்படிங்கறது வந்து மக்களும் தெரிஞ்சுகிட்டு தான் இருக்காங்க இப்போ வரை எல்லா மாணவர்களும் நல்லா படிச்சிட்டு வர்றாங்க இது மாதிரியே எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கல்வின்றது வந்து என்னைக்கும் அழியாத செல்வம் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் தீபா அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா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 நல்லா இருக்கேன்க்கா ஆஹ் இப்ப இந்த இது விவசாய இதில பாத்தீங்களா TV ல விவசாயத்தைப் பத்தி போட்டுட்டே இருக்கான் ஆமா அபிஷா விவசாயம் எல்லாம் முன்னாலே மாதிரி இல்லாம அழிஞ்சிட்டே வருது அதனாலே அதனுடைய ப~ முக்கியத்துவம் வந்து எல்லா ஊடகத்திலேயுமே சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஆஹ் விவசாயம் அழிஞ்சுச்சுன்னா நம்மளாலே யாருமே சாப்பாட்டுக்கே திண்டாட வேண்டிய நிலைமைதான் வரும். அது இருந்தா மட்டும்தான் நம்ம உயிர் வாழவும் ஒரு உயிர் வாழறதுக்கு ஒரு அர்த்தமே அந்த சாப்பாடு மட்டும்தான். அதனாலே அதை வந்து நம்ம எல்லாருமே முக்கியத்துவம் கொடுத்தோம்ன்னா விவசாயம் வந்து முற்றிலும் அழியாது எப்பவுமே நீடிக்கும் ஆமாக்கா இப்ப விவசாயிகளும் விவசாயிகள் எல்லாம் போராடிட்டேதான் இருக்கு அதை ஆனால் முந்தி உள்ள காலத்துல விவசாயம் விவசாயம் வந்து எல்லாருக்குமே ஒரு உம் பொதுவான ஒரு இதா இருந்துட்டு இருந்தது ஆனா இப்ப பாருங்க விவசாயிகள் விவசாயம் பண்ணியும் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லாமலே போயிடுது அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இது நிறைய பேர்

அவங்களுக்கு பைசா இல்லாம போயிடுது அதனாலயே அவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க அதே போல என்ன சொல்றது அவங்க வந்து இந்த இது அன்றாட வாழ்க்கையிலும் சாப்பிடறது எடுக்கறது எல்லாம் அவங்களுக்கு அதுக்குள்ள பைசா அவங்க இந்த உழைக்கிறதுக்குள்ள பைசா அவங்களுக்கு கிடைக்கல ஆனா வெளிய வந்து அரிசி விலை எல்லாம் ரொம்ப கூடிட்டேதான் இருக்கு காய்கறி விலைன்னாலும் சரிதான் ஆஹ் பழம் இந்த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

அப்படின்னு யோசிச்சு சொல்லியே கொடுக்கிறாங்க இல்லை ஆனா இப்ப அதுக்குன்னு தனியா ஒரு படிப்பே இருக்கு agriculture அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பே இருக்கு ஆனால் இருந்தாலும் ஆஹ் இந்த இது பிள்ளைங்க அதிலேயே இதாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேற வேற மாதிரிதான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கணும் இப்போ இப்போ maximum உள்ளவங்களுக்கு எல்லாம் விவசாயம்ன்னா என்னன்னே தெரியாது எல்லாருமே என்ன நினைப்பாங்க நம்ம காசு கொடுத்து எல்லாமே வாங்கிடலாம், சாப்பாட கூட நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னுதான் ஒவ்வொரு நாளும் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனா அது அது வந்து தப்புன்னு யாருக்குமே தெரியலை

ஆஹ் நம்ம வந்து வீட்டில வந்து ஆடு மாடு எல்லாம் முந்தி வந்து முந்தி உள்ள காலத்துல ஆடு மாடு ஆஹ் எருமை இதெல்லாம் வளர்ப்பாங்க அப்போ விவசாயத்துக்கும் அதையே பயன்படுத்துவாங்க ஆனா இப்போ வந்து யாரு ஆடு மாடு எல்லாம் வளர்க்கிறா ரொம்ப யாருமே அந்த ஆடு மாடு எல்லாம் வளர்க்கிறதெல்லாம் ரொம்ப விட்டுட்டாங்க ஆடு மாடு இருந்தா வந்து நம்ம வீட்டுக்கு நல்லது அப்படின்னு யாருக்குமே எதுவுமே இது பண்~ எதுவுமே நினைக்காம எல்லாருமே ஆடு மாடுங்களை வித்து இது பண்ணிடுறாங்க அதே போல இன்னொண்ணு என்னன்னா விவசாயத்தை வந்து நம்ம நிலைநாட்டணும்னாலே நம்ம வந்து நம்ம சொந்தமா நம்ம ஒரு நிலம் வச்சு அதில விவசாயம் பண்ணி நிறைய ஆளு வச்சு விவசாயம் பண்ணுனாதான்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

நம்ம நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தியது போல இருக்கு அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டத்துலதான் வாழ்ந்துட்டே இருக்கோம் பார்த்தீங்களாக்கா ஆமாம் அபிஷா இப்ப எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆஹ் அதே மாதிரி ஆஹ் நமக்கு வந்து விவசாயத்தை ஏன் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அது வந்து நம்முடைய இந்தியாவுக்கே வந்~ வந்து முதுகெலும்புன்னே சொல்லலாம் விவசாயத்தை

அவங்களுக்கு அதில உள்ள ஆரோக்கியம் எல்லாமே அவங்களுக்கு நேரடியா கிடைச்சுது. ஆனா இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா ஆஹ் விவசாயம் செய்யறது ஒரு ஒரு கேவலமான ஒரு தொழில் மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனா அது அப்படி இல்ல ஏன் நினைக்கிறாங்கன்னா அந்த வேலை செய்யறதுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க அதில வந்து வருமானம் கிடைக்கறதில்ல சொல்லப்போனா இப்ப doctor படிக்கிறாங்க engineer ஆகறாங்க நிறைய departments ல நிறைய பேரு நல்ல நல்ல துறைகள்ல வேலை பாக்கறாங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு வருமானம் வர்றதுனால அந்தந்த துறைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம வந்து சம்பாதிக்கிறவங்க நல்ல ஒரு ஆஹ் சம்பாதிக்கணும் நம்ம நல்ல level க்கு போகணும் அதை தான் யோசிக்கிறாங்க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

அதுல ரொம்ப பேர் வந்து படிக்க போகலை முதல் விஷயம் ஆனா இப்ப வந்து அந்த agriculture அ மதிப்பை வந்து அரசாங்கம் வந்து அதிகப்படுத்தினதால அதனோட value வே எல்லாம் ஆஹ் ரொம்ப அதிகமா ஏன்னா அதில வந்து படிச்சுட்டு வர்றவங்களுக்கு கூடுதலா ஆஹ் government jobs offer பண்றாங்க அந்த மாதிரி அவங்க government jobs ல எல்லாருமே ஆசைப்படுவாங்க யாரும் வேண்டான்னு சொல்லமாட்டாங்க அந்த ஒரு எண்ணத்துனால இப்ப வந்து agriculture ன்னு சொல்ற ஒரு படிப்பு வந்து demand ஆயிட்டே இருக்கு

அதனுடைய நிலப்பரப்பு வந்து ஒரு ரசாயன கழிவு இல்லாம ஒரு soap water இல்லாம ஒரு நல்ல ஒரு நிலமா இருந்துச்சு ஆனா இப்ப உள்ள நிலங்களை பார்த்தீன்னா நம்ம வந்து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 ஆஹ் கெட்டு போகுது அது வந்து ஒரு மண்ணினுடைய நல்ல மண்ணாவே இருக்காது அதனால இப்ப உள்ள செடிகள் எதுவுமே correct ஆன பக்குவத்துல வரவே இல்லை முன்னால எல்லாம் செடி நட்டா நல்லா இந்த மண்ணுக்கே டக்குனு வளர்ந்து வரும்